ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கு பிரிச்சு குடுப்பாங்க அஞ்சு பிரிச்சி குடுப்பாங்க அந்த அஞ்சு பேருதான் வந்து அவங்க ஒரு ரெண்டு பேர்த்துக்கு பிரிச்சு குடுப்பாங்க அந்த கடைசியா வர்ற ஒரு வியாபாரிதான் retailer இந்த மாதிரி இருக்கும் இப்படி பார்க்கும் போது வந்து அஹ் retailer அப்படிங்கிறவங்க வந்து அவங்கதான் main ஒரு

சில்லறை வியாபாரிகள் இல்லை அப்படின்னா வந்து மேலே உள்ள அனைத்து இதுமே பாதிக்கப்படும் இப்போ இவங்க எல்லாம் பிரிஞ்சு ஒரு பொருள் எடுத்து விக்கலை அப்படின்னா மேலே உள்ள ஆட்களுக்கு அவங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் போகும் அப்ப இவங்களுக்கு வியாபாரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதுக்கு மேல உள்ளவங்க main dealer அவங்களுக்கு இல்லாம போகும் அப்போ மேல உள்ள அந்த company க்கு பொருட்கள் வியாபாரம் ஆகாது இப்போ

ஆஹ் அதுல அவங்க விலை நிர்ணயம் பண்ணிருக்கறது MRP ன்னா MRP ஒரு சில பொருட்களுக்கு அதுல அந்த விலையில விற்பாங்க அதே ஒரு சில இதுல பார்த்தீங்க அப்படின்னா விலை குறைச்சும் கொடுப்பாங்க offer அந்த மாதிரி போடுவாங்க அவங்க வியாபாரத்த பொருத்து

அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொருளோட விலை இருக்கும் இப்போ ஒரு பொருள் வந்து சாதாரணமா நம்ம ஒரு shoe வாங்குறோம் ஒரு பெரிய கடை ஒரு super market அந்த மா~ அதாவது ஒரு shopping mall அந்த மாதிரி இதுல போய் எடுக்குறீங்க அப்படின்னா வந்து அங்க வந்து அதோட விலை இன்னும் இருக்கும் அதே வந்து ஒரு அளவான கடை அந்த மாதிரி ஒரு சின்ன கடை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போறீங்கன்னா அதைவிட கொஞ்சம் குறைவா இருக்கு விலை இதுவே வந்து நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகும் போதெல்லாம் bus stand ல பார்த்தோம் அப்படின்னா ரோட்டோரத்தில தள்ளுவண்டி இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அதுல வந்து இன்னும் விலை குறைவா இருக்கும் அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட

நாலு கடைக்காரங்க போயி ஒரு super market காரங்க ஒரு ஒரு பெட்டிக்கடைக்காரங்க ஒரு சாலையோர கடைக்காரங்க போய் சாமான பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வாங்குற விலை ஒண்ணுதான் இருந்தாலும் அவங்க அதுக்கான இந்த கடைக்கான முதலீடு இந்த மாதிரி இதெல்லாம் கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலை நிர்ணயம் பண்ணுவாங்க இதனாலதான் வந்து சில்லறை விற்பனை இதுல வந்து விலை வேறுபாடு வர்றது இப்போ ஒரு சில இது பாத்தீங்கன்னா online ல வாங்குறோம் so நிறைய company இருக்குது online ல அதுல வந்து நம்ம order பண்றோம் அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நம்மளுக்கு delivery கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது ஒரு சிலர் பா~ ஒரு சில இதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு delivery charges அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அந்த மாதிரி எடுப்பாங்க அதுவே வந்து நீங்க ரொம்ப நாளா online ல அஹ் order பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய பொருட்கள் வாங்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு free delivery ன்னு சொல்லி போடுவாங்க அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு இது பார்க்கிறேன் அதே website ல நீங்களும் பார்க்கிறீங்க இன்னொருத்தர் பார்க்கிறார் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே பொருளுக்கு உண்டான விலை

அதாவது நம்ம எடுக்கிற பொருள் எண்ணிக்கையைப் பொறுத்து விலை மாறும் அந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது இது வந்து நான் நேரடியா பார்த்தது நான் ஒரு பொருள் online ல வாங்கினேன் ஆஹ் நான் அதை வந்து என் friend க்கு பரிந்துரை செஞ்சேன் அப்ப என் friend பார்க்கும் போது நாங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போது எனக்கு ஒரு விலை இருந்து என் friend க்கு ஒரு விலை இருந்தது சொல்லப் போனா அவன் அதிகமா online ல வாங்குறதுனால அவனுக்கு கம்மியாவே இருந்தது விலை அந்த மாதிரி ஒரு சிலர் offer கொடுப்பாங்க இப்போ நீங்க வந்து அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு இதுல இருக்கிறது அப்படின்னா வந்து online retail தான் நம்ம நம்ம கையில இருக்கிற cell phone அ வச்சு order பண்றோம் திரும்ப வ~ அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க பத்து நாள் replacement கொடுக்குறாங்க ஒரு பொருளுக்கு ஒரு நீங்க ஒரு cell phone வாங்குனா ஒரு பத்து நாள் replacement கொடுக்குறாங்க அதுக்கு insurance இருக்கு நீங்க EMI தவணை முறை அதுவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் இதுலயே வந்து ஒரு சில retailers இருக்கிறாங்க wholesale விலைக்கு நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி குறைந்த விலையில கொடுப்பாங்க

அதே வந்து ஒரு சட்டைக்கு அந்த விலைக்கு உண்டான காசு வாங்குறவங்க அதுவும் மாறி இருக்கிறாங்க இதுதான் வந்து retails இன்னைக்கு ஒரு ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி செய்த பொருளை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது சந்தையில கடைசி இடத்தில் அதாவது கடைசியா உள்ள ஒரு part தான் retailer retailer அவங்க கையில இருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு போயிடும் இப்போ மக்கள்ட்ட இருந்து ப~ இது பாக்குறீங்க அப்படின்னா retail தான் முதல்ல எடுப்பாங்க retailer அதுக்கு மேலே ஒரு dealer அதுக்கு மேலே ஒரு பெரிய dealer அதுக்கப்புறம் மேலே உற்பத்தியாளர் அதை மாதிரிதான் வருவாங்க இதுதான் retail ஒலி மாசு ஒலி மாசு என்பது மனிதன் அல்லது விலங்குகளின் அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளின் தீங்கு விளைவித்து இடையூறு செய்யும் இரைச்சலை குறிக்கிறது வேண்டத்தகாத இந்த இரைச்சல் உலகெங்கிலும் இயந்திரங்கள் போக்குவரத்து வாகனங்களில் இயந்திரங்கள், தொடர்வண்டிகள் போன்ற போக்குவரத்து அமைப்பால் உண்டாகிறது குறிப்பாக தானுந்து, பேருந்து போன்ற motor வாகனங்கள் ஒலி என்று பொருள்படும் ஆங்கில சொல்லான என்ற வார்த்தை இலத்தீன் மொழியில் nausia என்ற வார்த்தையின் மூலமாக கொண்டதாகும் அதன் பொருள் கடலில் வாழ்வதால் ஏற்படும் ஏக்க நோயாகும்

ரயில் வண்டிகள் ஓடுவதாலும் விளையும் சத்தம் அடங்கும் குறைகள் நிறைந்த நகர திட்டங்கிளாலும் மிகுந்த இரைச்சல் காரணமாக ஒலி மாசு ஏற்படுவதுண்டு ஏனெனில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு அருகில் தொழில் செய்யும் பட்டறை கட்டிடங்கள் இருந்தால் குடியிருப்பு பகுதிகளில் சத்தம் மிகுதியால் ஒலி மாசு ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் வாகனங்களின் horn ஓசை அலுவலகங்களில் பயன்படும் கருவிகள், ஆலை இயந்திரங்கள், கட்டிட பணிகள், தரை சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், குறைக்கும் நாய்கள், கருவிகள், மின்விசைகள், ஒளிபரப்பு கருவிகள், விசைகள் ஒலிபெருக்கி, மின்சார விளக்குகள், எழுப்பும் ஒலி, ஆடல் பாடலுக்கான பொதுப் போக்கு சாதனங்கள் மேலும் சத்தம் போட்டு பேசும் மனிதர்கள், ஆகியவை அனைத்தும் வீட்டின் உள்ளும் வீட்டில் வெளியேயும் இரைச்சல் உண்டாவதற்கான காரணங்களாகும் ஒலியால் உடல் நலன் பாதிப்பு உடல் நலக்குறைவு காரணமாகவும் நடத்தை காரணமாகவும் ஏற்படலாம் நமக்கு தேவைப்படாத ஒலியை நாம் சத்தம் என்கிறோம் இந்த தேவை இல்லாத சத்தம் உடல் கூறு வகையிலும் அந்த காரணம் அல்லது மன உளைச்சல் காரணமாகவும் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் தொடர்ந்து இடைவிடாது கேட்கும் சத்தம் காரணமாக நம் உடல் சோர்வடைகிறது அதனால் உபத்திரம் அடைந்து முன்கோபம் அல்லல்படுதல் அதிகமான மன அழுத்தம் மிகையான உளைச்சல் அல்லது அயர்வு கேட்கும் திறனில் குறைபாடு, சரியான உறக்கம் இல்லாமை போன்ற பாதிப்புகளுடன் இதர உடல் நலக்குறைவுகளும் ஏற்படலாம் மேலும் அயர்வுடன் அதிகமான மன அழுத்தமும் சேர்ந்து உடல் உபாதைகளுக்கு முக்கிய காரணங்களாக அமைகின்றன ஆனால் காரணமாக மறதி தீவிரமான மன நோய் மேலும் சில நேரங்களில் TV யால் பிறரை தாக்குவதற்கும் முனையலாம் விடாப்பிடியாக தொடர்ந்து சத்தம் கேட்டுக் கொண்டே இருந்தால் சத்தத்தால் ஏற்படும் காது கேட்பதில் மந்த நிலை அதனால் மிகையான சத்தம் காரணம் காது கேளாமல் போகலாம் தொழில் துறையில் ஏற்படும் சத்தம் பணியிடத்தில் மிகையான சத்தத்திற்கு ஆளாகும் வயதான பய~ பணியாளர்கள் அதுபோன்று அல்லாத பணியாளர்களை விட குறைவாக காது கேட்கும் திறனை பெறுகின்றனர் இருந்தாலும் காது கேட்கும் திறன் நேரம் செல்ல செல்ல குறைந்ததும் சம வயதினர்கள் அடங்கிய குழுக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த குறைபாடுகள் உணராமல் போக வாய்ப்புகள் உண்டு போக்குவரத்து சத்தம் ஆலைகளின் இயந்திரங்களின் சத்ததிற்கு உட்படாத மாபன் தேசத்திற்கு புலிக்குடியினரை அமெரிக்காவின் மக்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கையில் நித்தமும் தவறாமல் மிகையான சத்தமிளும் சூழ்நிலையில் வாழ்பவர்களுக்கு படிப்படியாக காது கேட்கும் திறன் குறைந்து வரும் என்பது தெளிவாகி உள்ளது

இதனால் இதய கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது ஒலி மாசு ஒருவனை எரிச்சலடைய வைக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்பானிஷ் ஆர்~ ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வின்படி நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்கள் சத்ததின் அளவில் ஒரு decibal ஒரு ஆண்டுக்கு குறைந்தாலும் அதற்காக நான்கு euro வரை அளிக்க அவர்கள் தயாராக இருந்தனர் சத்தம் காரணமாக விலங்குகளிளும் அயர்வு ஆல்லது உளைச்சல் ஏற்பட்டு இதனால் இறையை தேடி செல்லும் விலங்~ விலங்குகளிலும் அதன் இரையாக உள்ள விலங்குகளின் எண்ணிக்கையிலும் ஏற்படும் துல்லியமான சமநிலை வேறுபாடுகளின் அவற்றின் அழிவுக்கு காரணமாக ஆகலாம் மேலும் விலங்குகளுக்கு இடையே இனப்பெருக்கம் நடைபெறவும்

அல்லது முழுமையாகவோ காது கேட்காமலயோ போகலாம் மிகையான சத்தம் காரணமாக விலங்குகளின் வாழ்க்கை இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய குடியிருப்பினருக்காக

ஆயுத கப்பல்கள் எழுப்பிய விசிண்ட ஒலியால் கடல் வாழ் திமிலங்~ திமிங்கலங்கள் யார் செய்வதென்பது அறியாமல் பகி~ பரிதவித்து கடற்கரையோரம் விரைந்து அங்கு கூண்டோடு கூண்டாக மாண்ட நிகழ்ச்சியாகும் சத்தம் அல்லது இரைச்சல் காரணமாக விலங்குகள் தமது குரலை உயர்த்தி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இதனை lombard vocal response என்பார் கடலுக்கடியில்

விலங்குகளிலிருந்து இதையே நிலவும் எச்சரிக்கை பரிமாற்றங்கள் பாதிக்கப்படுகிறது எப்போது ஒரு விலங்கு உரக்கக் குரல் கொடுக்க தொடங்குகிறதோ அப்போது அக்குரல் மற்ற உயிரினங்களுக்கு குரல் ஓசையை மறுத்து விடுகிறது அதனால் எழும் சூழ்நிலை காரணம் எல்லா உயிரினங்களும் உரக்க குரல் எழுப்ப வேண்டும் கட்டாயம் ஏற்படுகிறது யூரோப் நாட்டின் ராபின் பறவைகள் நகர்வாழ் சூழ்நிலையில் பகல் நேரத்தில் அதிகமான சத்தம் விளையும் இடங்களில் இரவில் தான் அவை கூவி பாட தொடங்குகின்றன ஏனென்றால் இரவில் தான் அமைதி நிலவுகிறது அப்போதுதான் அவர்கள் எழுப்பும் குரலில் உள்ள செய்கை தெளிவாக மற்ற இடங்களுக்கு சென்றடைகிறது இதே ஆய்வில் இருந்து மற்றொன்று தெரிய வருவது என்னவென்றால் பகலில் நிலவும் மிகையான சத்தமே இரவில் கூவுவதற்கான காரணமாக அமைகிறது இரவு நேர ஒளியின் காரணம் ஏற்படும் மாசினால் இப்படி நடப்பதாக கனித்தது சரியல்ல என்பதும் தெளிவாகிறது போக்குவரத்தின் இரைச்சலுக்கு ஆளாகும் வரிக்குதிரை சிட்டுக்குருவிகள் இந்த ஆர்~ ஆரவாரத்தினால் தமது இனைகளிடமிருந்து பிரிந்து விடும் என நிலை ஏற்படுகிறது இதனால் உயிரினங்களின் சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவைப்படும் ஜீவாதார பொருட்களின் பற்றாக்குறையினாலும் இதர பணிகள் செய்வதற்கு இயலாமல் போவதாலும் அதனால் உயிரினங்களின் வாழ்வாதாரத்துக்கான ஆதாரங்களின் குறைகள் தோன்றி மிகுந்த உயிரியல் மற்றும் உருவாக்கம் சார்ந்த வாழ்க்கை வழி முறைகளின் மாற்றங்கள் ஏற்படலாம் சுத்தத்தால் சத்ததால் ஏற்படும் பல வழக்குகள் சத்தம் விளைவிப்பவன் மற்றும் அதனால் பாதிக்கபட்டவன் இடையிலான பேச்சு வார்த்தைகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன நிலமை கட்டிட கவலை என்றால் இதன் தீர்வு நாட்டுக்கு நாடு வேறுபடும் இதனை தீர்க்க உள்ளூர் அதிகாரிகளும் அழைக்கப்படுவர் மிக்க வாரும் அது காவல்துறையாக இருக்கும் சத்தத்தால் ஏற்படும் மாசுபாட்டிற்கும் இன்னும் சரியான தீர்வு காணவில்லை ஏனென்றால் அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் ஐந்து முதல் பத்து விழுக்காடு உறுப்பினர்களை புகார் எழுத முன் வருகின்றனர் பல மக்களுக்கு சட்டத்தின் நிசபதம் நிலவதற்கான உரிமை உண்டு என்பது தெரிவதில் மேலும் அவர்களுக்கு இப்படி புகார்களை அளிக்க வேண்டும் என்பது புரிந்ததில்லை இதற்கு விதிவிலக்காக தனிப்பட்ட எடுத்துக்காட்டு ஓரிகள் மாநில நரக~ நகரமான அங்கே மக்களை பாதுகாப்பதாக விரைந்து செயல்படுகிறது மற்றும் ஒவ்வொரு தவறு இழைப்பதற்கும் தலா dollar ஐயாயிரம் வரை அபராத கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன மேலும் ஒரே நாளில் பலமுறை தவறு செய்தாலும் தனித்தனியாக அபராதம் வசூலிக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளன doctor பால் ஷெட்மோட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் செயலில் எழுதி விதிமுறைகளை விளக்கமாக எழுதி வைத்தார் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம ப~ பேசப்போற தலைப்பு என்னன்னா job அதாவது வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பை பத்தி நம்ம ம~ இப்ப பத்தி பேசப்படும் முதல்ல வேலைவாய்ப்புன்னா என்ன தனியார் துறை அப்புறம் அரசாங்கத்துறை இது ரெண்டும் தான் வேலைவாய்ப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாது வேலை வாய்ப்புன்றது எல்லா மனுஷனும் அவ~ அவன் ஒவ்வொரு மனுஷனும் அவனோட வாழ்வியல்

அந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறதும் ஒரு வேலைதான் இது மாறி ஒவ்வொரு வேலையும் இருக்கு இப்ப நம்ம first வேலைல வந்து சுயதொழிலை பத்தி பாக்கலாம் இப்ப சுயதொழில்ன்னு எடுத்துக்கிட்டோம்ன்னா ஒரு மனுஷன் அவனாவே அவனோட பொருளாதாரத்தை முன்னேற்றதுக்காக ஒரு வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறான் அதுக்காக அவன் முதல்ல யோசிக்கிற விஷயம் அவன் வந்து என்ன வேலை செய்யணும் அப்படின்றதை யோசிக்கணும் அதை இப்ப எடுத்துக்கிட்டோம்ன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமத்துல ஒரு மனுஷன் இருக்கான் அவன் வந்து அவனோட கிராமத்துல ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறான் அதுக்கு அந்த மனிதன் வந்து முதல்ல செய்ய வே~ செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த இடத்துல அவனை சுத்தி இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல யோசிக்கணும் அப்படி யோசிச்சிட்டு அந்த மனுஷன் அந்த ஒரு மனுசங்க அந்த ஒரு நபர் இப்போ ஒரு கிராமத்துல ஆஹ் மளிகை கடைன்றதே இல்லை அந்த கிராமத்தை விடவும் மளிக~ அதாவது வீட்டுக்கு தேவையான சாமான்கள் அரிசி பருப்பு இது மாதிரி ஏதாவது வாங்குறதா இருந்தா பக்கத்து ஊர்க்கு போய்தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த கிராமத்திலே இருக்கிற ஒரு நபர் தெரியும் நம்ம வந்து பக்கத்து ம~ கிராமத்திலே இருந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஊரிலேயே செய்யணும் முடிவு கேட்கிறோம் அது அதுக்காக அவனே அவனுக்கு எடுத்துக்கிற ஒரு முயற்சிதான் சுயதொழில் அந்த தொழிலுக்கு அவன் முதல்ல வந்து என்ன தொழில் பண்ணணும்ன்னு முடிவெடுக்குறான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த தொழிலை எந்த இடத்துல செய்யனுன்றதா அடுத்த முடிவு அடுத்து அந்த தொழிலுக்கு அவனுக்கு தேவைப்படக்கூடிய பணம் முதலீடு ஏன்னா இப்ப அவன் ஒரு மனுஷன் வந்து ஒரு கடையை ஆரம்பிச்சு ஒரு இடத்தை ready பண்ணி அதை வந்து கடையில வந்து சாமான்கள் வாங்கணும்னா அதுக்கு அவன் முதலீடு போட்டு பக்கத்து கிராமங்கள்ல இருந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவன் வந்து இப்ப பக்கத்து கிராமத்துல எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து அவன் வந்து வாங்கின பொருளோட ஒரு percent அதாவது அவன் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறான் அப்படின்னா அந்த பொருள் எல்லாம் பத்து ரூபாய் சேர்ந்து அவனோட கிராமத்துல இருந்து பதினொரு ரூபாய்க்குன்னு விக்கிறாங்க ஏன் அவன் வந்து அவனோட பணத்தை வச்சு முதலீடு பண்ணி அந்த முதலீடு மூலமா அடுத்தடுத்தது அவன் வந்து பொருட்கள் வாங்கிட்டுருக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த கிராமத்து மக்களுக்கு அடுத்த ஊருக்கு போக வேண்டிய தேவைகள் முதல்ல குறைஞ்சிருக்கு அதுவும் இல்லாம அந்த மக்கள் அவங்களோட வாழ்வியல் பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிட்டே வர்றாங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்குத்தானே முயற்சி செஞ்சு ஜெயிச்சு இன்னமும் நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல எல்லாம் வந்து இட்லி தோசை எல்லாம் நம்ம வந்து வீட்டுல அரைச்சுதான் இருக்கணும் ஆனா இப்ப அப்படி கிடையாது ready made இட்லி மாவு daily யும் வீட்டுலயே மாவு அரைச்சு அந்த மாவு கூட வியாபாரம் பன்றாங்க அதுனால தொழில்ன்றது சிறு தொழில் பெரு தொழில் அப்படி தொழில்னா எல்லாமே தொழில்தான் வேலை இருக்கணும்

அவன் அதை வச்சு அவனோட வாழ்க்கையில முன்னேறிட்டு வர்றான் இதுதான் சுயதொழில்ன்றது ஒரு சின்ன விளக்கம் அடுத்து இதிலேயே வந்து அரசாங்க ஊதிய வேலைவாய்ப்புன்னு சொல்றாங்க இதுல எப்படின்னா அரசாங்கத்துக்கு தேவைன்னா இப்ப ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நாட்டை நடத்தணும் ஒரு மாநிலத்தை நடத்தணும்ன்னா அந்த மக்களுக்கு வந்து ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு கிராமத்திலும் குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மக்கள் வரைக்கும் கூட இருப்பாங்க அத்தனை மக்களுக்கும் தேவையான விஷயங்கள் அப்படியெல்லாம் இதெல்லாம் செய்யும்போது அந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்குன்னு மக்கள் தேவைப்படுவாங்க அந்த மக்களை வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்து அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்து இத்தனை மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்து அதை எல்லாத்தையும் செய்யிறதையும் கவனிக்கிறதுக்கு ஒரு அதிகாரிகளை வச்சு அந்த அதிகாரிக்கு வந்து அவங்களுக்கு தேவைகளை சரி பண்ணி அந்த தேவைகளை அதிகாரிகளும் அமைச்சர்கள் மூலமா அரசாங்கத்தை கேட்டு அது மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இதுதான் உண்மைய சொல்லப் போனா சிறு தொழில்ல சிறு தொழில் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களேதான் முதலாளிகள் ஆனா அப்படி கிடையாது அரசாங்கத்தை பொறுத்தவரையும் அரசாங்க ஊழியர்கள் அனைவருக்குமே அவங்களுக்கு வந்து முதலாளிகள்னா நாட்டு மக்கள்தான் ஏன்னா நாட்டு மக்கள் வந்து அவங்க கட்டுற வரிப்பணத்தின் மூலமாதான் அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது அந்த சம்பளத்தை வச்சு அவங்களும் நலத்திட்டங்களும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இதுதான் அரசாங்கத்துக்கும் ஆஹ் தனியார் வேலைவாய்ப்புகளுக்கும் முக்கியம் அடுத்து மேல் வந்து இதுல இப்பா இப்ப வந்து அதிகமா முன்னேறி வர்றது வந்து அடுத்த கட்டிட தொழிலு இது மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இப்ப IT நிறுவனங்களுக்கு அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் மூலமா ஒரு பத்தாயிரம் மனுஷனுக்கு தேவையான

ஹம் வச்சிக்கிறோம் இப்ப ஒரு நாட்டோட budget ஏ கூட நம்ம ஒரு சின்ன ஒரு ஆஹ் எப்படி சொல்லுங்க ஆமா அதை ஒரு கூட கொண்டு வர முடியும்

இப்ப வேலைகள் நேர்மறையோ முன்னேற்றங்கள் இருக்கு இந்த வேலை வாய்ப்புலயே வந்து நம்ம இன்னொரு தொழில்ன்னு பார்த்தோம்னா பொறியியல் துறை அதாவது கட்டிட தொழில் கட்டிடங்கள் மூலமா பெரிய பெரிய corperate நிறுவனம் company ங்களுக்கு கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க hotels ஆஹ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்போம் இப்போ ஒரு வீட்டை வந்து அழகா எப்படி எல்லாம் கட்டலாம் அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நவீன வசதிகள் கொண்டு வரலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து வேலைவாய்ப்புல இன்னமும் கத்துக்கிட்டே இருக்கணும் அதனால ஒரு வேலைய வந்து ஒரு மனிதன் தானா தொடங்குனாலும் கூட அவன் அந்த வேலையில முன்னேறதுக்கு அவனுக்கு நிறைய மக்களோட துணை தேவை அஹ் அந்த துணைதான் மத்தவங்களுக்கு அவன் வந்து கொடுக்கிற ஒரு வேலைவாய்ப்பு இது மாதிரி வேலை வாய்ப்புகளுக்குன்னு நிறைய விதைகள் இருக்கு இந்த வேலையை இருக்கப்போ பணம் முதலுக்கு அதாவது வேலைவாய்ப்பு பொறுத்த வரையும் ரெண்டு விஷயம் முக்கியம் முதல் முக்கியம் இன்னொன்னு மூலதனம் முக்கியம் முதல்ன்றது பணம் ப~ அதே மாதிரி மூலதனம்ன்றது அந்த பணத்தை வச்சு எப்படி எல்லாம் என்ன பண்ண முடியும் என்ன பொருள் வாங்கலாம் எந்த இடத்துல போடலாம் அதுக்கு வந்து எவ்வளவு பண செலவு பண்ணணும் முதலும் மூலதனம் இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் வேலை இந்த வேலையை நம்ம சரியா பயன்படுத்துனோம்ன்னா கண்டிப்பா அந்த வேலையில நம்ம ஜெயிக்க முடியும் அது தனியார் துறையா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அரசாங்கத் துறையா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அதனால எல்லாருமே இந்த எல்லாருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்ப வந்து அவங்களோட வேலையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா வேலை செஞ்சு மூலமாதான் நம்ம உடல்நலமும் ஆரோக்கியமா இருக்கும் முன்னாடி எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அறுபது எழுபது வயசு வரையும் வேலை பார்ப்பாங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க அதனால அவங்க வந்து, ரொம்ப நாளைக்கு உயிரோட இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது சின்ன சின்ன வ~ வயசுலயும் கூட அப்ப நாப்பது அம்பது வயசுல கூட எல்லாரும் நடக்க முடியலை sugarBP ஏன்னா அவங்களோட அந்த வாழ் நிலை வந்து எல்லா வேலைகளையும் அவங்க எளிதாகி கிட்டாங்க துணி துவைக்கிறதுக்கு machine உ பாத்திரத்தை கழுவ machine வீட்டை துடைக்க machine இந்த மாதிரி எல்லாத்துக்கும் machine ஐ கொண்டு வரும்போது நம்ம செய்யற வேலைகளையும் குறைச்சுக்கும் நம்ம வேலை செய்யறதை குறைக்கிறது மூலமா நம்மளோட உடம்புல வந்து நம்ம சோம்பேறி ஆயிடுறோம் நம்ம சோம்பேறி ஆனதுனால சரியா சாப்பிட முடியலை சரியா தூங்க முடியலை அதனால வியாதிகள் முடியலை ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறதும் அவன் வாழ்றதும் அவனோட வேலைகளை அவனே செஞ்சுக்கறதும் கடைசி வரை உழைக்கணும் உழைச்சு ஒரு நாள் நம்ம இருக்க உழைக்காம சாப்பிடுற சாப்பாடு எப்படி உடம்புல ஒட்டாது அதே மாறி உழைக்காமலே நம்ம வாழ்ந்த இருக்கிற வாழ்க்கை வாழ்வது வேறு அதனால ஒவ்வொருத்தரும் வேலையை அவங்கவங்களோட வேலைகளை அவங்கவங்களே செஞ்சுக்ககோங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு நிறுவனமா இருந்தாலும் சரி வேலைவாய்ப்புக்கும் நிறைய வந்து அரசாங்கமும் தனியார் துறையிலும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க எந்த வயசிலேயும் உழைக்கலாம் எப்பவும் உழைக்கலாம் உழைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து உழைக்க முடியாதுன்னு சொல்லி எந்த விதமாக சொல்றாங்களோ அப்~ அப்படி சொல்றவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்விலே அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது அதனாலே நீங்க எல்லாரும் நல்லா உழைக்கணும் நல்லா சாப்பிடணும் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழணும் வணக்கம்

Lockdown பாத்தோனா, இப்போ வந்து Lockdown சொல்ற ஒரு இதே நமக்கு கொண்டுவந்த இப்போ அந்த Corona காலங்கள்லேத. ஏன அதுவரைக்கும் நம்ம நம்ம Lifestyle வந்து எப்போயோம்போல Normal தா இருந்துச்சு எந்த ஒரு இடைஇடைவரும் இல்லாம. எந்த ஒரு எதுமே இல்லாமல் Continuous தான் போயிட்டு இருந்துச்சு இப்ப திடீர்னு வந்து சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட corona virus வந்து நம்முடைய தமிழ் நாட்டுக்கு எல்லா இடமு spread ஆகஆக, அங்குள்ள மக்களும் வந்து நம்ம இடங்களிலிருந்து வரவர நமக்கு வந்து நோய்கள் வந்து அதிகம் வந்துடனு சொல்லலாம். Corona வந்து வந்த காலத்துலதா Full நம்ப Government வந்து Lockdown உள்ள System அறிமுகம்படுத்துனாங்க. அந்த ஊரடங்குனு அறிமுக படுத்தும்போது நிறைய மக்கள் பதிக்க பட்டாங்கனு சொல்லலா என்ன எல்லாருமே வந்து ஒரு நல்ல Level இல்லனு சொல்லலாம், இருக்காங்க அவ்ளோ Government பாக்குற staff இருகாங்க எல்லாருமே இருகாங்க ஆனா அவங்களுக்கு, நம்ம நடுத்தர மக்களுக்கு நிறைய வித்தியாசம். அவங்க ஊரடங்கு வந்து ஒரு Two months first first priority போட்டாங்க போடும்போதும் மக்கள் வந்து கொஞ்ச. Struggle அனாலும் அவங்களோட Work பண்ண Earnings லாம் வச்சி கொஞ்ச அப்டி Maintain pannanga வீட்ல உள்ள Father வச்சு அப்டி கொண்டுபோனாங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்ச திரும்பவு அப்டி கொஞ்ச இதுவாகி வரும்போது திரும்பவே அப்டி Lockdown போட போட இப்போ பள்ளிக்கூடங்களுக்கே, ரேண்டு வருஷமா அவங்க School பக்கம் போகவே இல்ல அந்த அளவுக்கு Lockdown வந்து Heavy போட்டாங்க. அப்போ வந்து பாதிக்கப்பட்டது எல்லாரும்தா எல்லா மக்களும்தா. என்னனா அவங்கவந்து ஒரு சாதாரங்க எவ்ளோபெருக்கு பணம் இருக்கும் பணம் இல்லாம இருந்தாக்கூட ஒரு சாதன வாங்க போனாக்கூட ரோம்ப கஷ்டமாயிடு என ஒரு கடைகளுக்கு போய் வாங்க முடியாது கடைகள் எல்லாமெ அடச்சி இருக்கு. அவங்க தேவையான உணவுகள் வாங்கமுடியாது, ஒரு Emergency kit வாங்கமுடியாது எதுவு வாங்கமுடியாத ஒரு சூழ்நிலையிலதான் மக்கள் வந்து தள்ளப்பட்டிருந்தாங்க. அப்டி ஒரு Situation லதா எல்லாருமே அனுபவச்சங்க அந்த Time வநது, கொழந்தைகள வாச்சினு எத்தனையோபெரு இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான இந்த பால் வாங்குறது Powder வாங்குறது அவங்களுக்கு தேவையான கொழந்தைகளுக்குனு சொல்ல போனாலே நம்ம பெரியவங்கலே எதனோலு இல்லாட்டாகூட Adjust பன்னிருவங்க அனா குழந்தைங்க சொல்லும்போது கண்டிப்பா வந்து அது Adjust பண்ணாத ஒரு விஷயங்கள். அதனலத நமக்கு வந்து அரசாங்க வந்து இந்த Medical shop இந்தமாறி உணவு இதுபண்றது வந்து First Starting எடுத்தவன் எல்லாமே Closing லதா இருந்தது கொஞ்ச கொஞ்சமா.

அப்டி வெச்சானல மட்டுதா அந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மருந்துங்களு சேரி அந்த தேவையான Important பொருட்கள்ள வந்து வாங்க முடிஞ்சி இல்லேட கண்டிப்பா வாங்கி இருக்கமாட்டாங்க, அஹ் இதே எத்தனையோபேரு வந்து அவங்க வந்து, ஆ Marriage எல்லாமே வந்து ஆ Ready பண்ணி வெச்சிருந்தாங்க அதெல்ல வந்து பண்ணிவேஷ்டு அவங்களால வந்து ஒரு சாதனங்கள்குட முடில என, ஆ Marriage சொல்றது வந்து திடீருனு ஏற்பாடு பண்ணக்கூடிய விஷயம் இல்ல அவங்க வந்து முன்குடியே வந்து Ready பண்ணி வெச்சுட்டு நேரத்துல Correct உரடங்கு போடும்போது அவங்களால வந்து எதுமே, அந்த Short time purchase பண்ணக்கூடிய எதுமே பண்ணமுடில காய்கறி எல்லாமே என காய் எல்லா ஒரு நாள் நல்ல ஏடுபங்க அதே மாதிரி அவங்களோட வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் எல்லாமே நறியப்பெரு பாதிக்க பட்டு எவ்ளோ, கல்யாணம் Simple வீட்ல வச்சு நடத்துற Level மாறுச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த Lockdown வந்து ஒரு பெரிய பயத்தை வந்து மக்கள் இடையே கொண்டு வந்துட்டாங்க. அது மாட்டு இல்லாம அந்த இன்னொரு பயம்னா நோய்கள் உள்ள பயம். நோய்கள் பரவிடுமோ யாரையும் பத்தா பரவிடுமா பேசுனா பரவிடுமோ கிட்ட இருந்த பரவிடுமோ இவ்ளோ பயம் வந்து எல்லாரிடமும் எல்லாரிட உயிர் பயம் வந்து எல்லாத்தையுமே வந்துச்சு அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து Lockdown கம்சிக்குடுத்துருச்சி. வீட்ல ஒரு அஞ்சி பேரு இருந்தா கூட அவங்க கடைக்கு போயிட்டு வந்தா கூட உடனே வீட்டுல யாருனா அந்த தண்ணில வந்து மஞ்சள்ள வராஹி வச்சி இருப்பாங்க. வேப்பஇலை எல்லாம் போட்டு உடனே கால கைய கழுவிட்டு வரணும். அப்படி ஒரு பாதுகாப்பான முறையில்தான் எல்லாருமே இருந்தோம். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இவ்ளோ Struggle தாண்டி வந்து ஏனா நிறைய பேரு வந்து வேலைகலை வந்து Stop பண்ணிட்டாங்க. அவங்களால ரன்பண்ண முடிலனு வீட்டுலவும் அந்த காசு அவங்களோட எது Manage பண்ண முடில எத்தன சாதனங்க விட, காசு இல்லனு சொல்லலாம். அப்போ நிறைய Company வந்து Work from home ரவங்களுக்கு அந்த Amount குடுத்தாங்க. சிலபேருக்கு வேல இல்லாம அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. நெறைய அரசாங்க உதவிகள் பண்ணுச்சு ஆனாலுமே வந்து Correct அவுங்க அந்த Lockdown கஷ்டப்படும் நடுத்தர மக்களுக்கு போய் சேரலை சொல்லப்போனா. அப்புறம் வந்து ஒரு நம்ம கிராமங்கள், ஆறுகள், குளங்கள்லகூட குளிச்சக்கூட ஒரு பயம் நோய் பரவிடுமோ யாரும் குளிக்கவந்த பரவிடுமோ. அந்த மாரி ஒரு Mindset எல்லாருமே வந்து இருந்தாங்கன்னே சொல்லலம்.

அப்படி போறதுனால அவங்களோட படிப்பும் சரி எனக்கு College எல்லாமே Lockdown தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் அவங்கள வந்து Studies continue பண்ண முடியல எல்லாமே Break ஆயிடும்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப நம்ம இருக்குறதுனால படிக்ககும்போது,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 ஏன்னா அவங்க தடுமாறதா செய்வாங்க. யாரா இருந்தாலும் என எல்லா விஷயங்களும் கொடுத்து பண்ணாகூட தடுமாறும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி எத்தன பேரு வெளிநாட்டுல மக்கள் வந்து இங்க இருந்துட்டு அவன் வந்து. Leave விட்டுட்டு வந்தாங்க. Work லாம் முடிச்சிட்டு அங்கலாலா போக முடியல இதுக்கு காரணம் என்னனா போக முடியலனா அவங்களால அந்த Passport அதே மாதிரி அவங்க வந்து Foreigners allow பண்ணல. ஊரு Corona time அங்கேந்து இங்க வரவேண்டா நோய் பரப்பிடுவாங்கனு ஒரு பயம் அதே மாறி வெளிநாட்டுலெந்து இங்க வந்தாலும் மக்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுல மக்கள் எல்ல வேண்டாம் வரவைக்க வேண்டாம் அப்படி நோய் மீதுள்ள பயத்துல எல்லாருமே வந்து, மக்களா மக்கள பாக்குறதுக்கூட ஒரு அச்சுறுத்தமான சூழ்நிலைலதான் தள்ளப்பட்டங்க. அதே மாதிரி எத்தனை பேரும் Foreign இருந்தாங்க. அவங்க இறுதிசடங்கு கூட ஊர்ல வச்சு பண்ணமுடில எல்லாமே, Foreign எதோ ஒரு தான் மொத்தமாக மொத்தமா இருந்து இதுல தான் Crane ல தான் பயன்படுத்தி மொத்தமா போதச்சாங்க எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கு இறுதி மரியாதை கூட கொடுக்க முடியாத ஒரு நெலம. அந்த இதுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டங்கன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம Lockdown ரொம்ப பெரிய ஒரு பாடத்தை எல்லாருமே அவன் காட்டிக் கொடுத்து அதேபோல, மக்கள் வந்து வீட்ல வந்து Stock எல்லா பொருட்களும் வச்சிருப்பாங்க இப்போ வந்து தின கூலி என்ன பண்ணுவாங்கனா ஒரு வேலைக்கு போவாங்க அன்னைக்குள்ள சம்பாதிச்சது வச்சு அன்னைக்குள்ள குடும்பத்தா Run பண்ணுவாங்க. ஆனா எத்தனையோபேர் அத பண்ண முடியாம தடுமாறி அடுத்தவ எவ்வளவோ உதவிகள் பண்ணாகூட அவங்க Basic உள்ள சாதனை கூட வாங்க முடியல அவங்க வந்து,

செலவுகள் வந்து அதிகபட அதிகபட அவங்களும் amount தேவைப்படாது கூட வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. இதே இது ஒரு அரசாங்க வேலை பாக்குறவங்களுக்கு என்ன ஒரு Benefit அவங்க வேலைக்கு போககட்டி கூட அவங்களுக்கு One month salary அவங்களுக்கு கொடுப்பாங்க Work பண்ணது மாதிரி அந்த மாதிரி அவங்க கொடுக்குறதுனால அவங்கலுக்கு Pressure தெரியல. அதுனால வந்து பாதிக்கப்படலாம். என்னன்ன. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க பெற்றுட்டாங்க. அதனால ரொம்ப Life Secured தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தனால தான் அவங்களுக்கு Easy வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்க முடிது, என.

எந்த பிரச்சனை இல்ல Hospital emergency கூட அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ண முடிஞ்சுது Easy அவங்க வசதிக்கு ஏற்ப அவங்களால வாழ முடிஞ்சது அனா Lockdown எவ்ளோ மக்கள் வந்து நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம் எதும் பண்ண முடியாம. ஆ எங்கயும் போக முடியாம Struggle என்னபண்ணனும் கூட தெரியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு School போக அதனால அவங்களுக்கு வந்து, படிப்பு Full அப்படி Spoil ஆன மாதிரி. அதனால அவங்க அந்த வார்த்தைகள் Letters அவங்க Reading capacity இப்ப வளர்ந்தவங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தெரிஞ்சுருக்கும் எல்லாமே Reading ஆ. படிக்கிறது எழுதுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா இது சின்ன குழந்தையும் சொல்லும்போது Starting Stage அந்த ரெண்டு வருஷமா அந்த Lockdown நம்ம தமிழ்நாடு போடுனால அவங்க வந்து அத வந்து படிச்சது கூட மறக்க சூழ்நிலை. அதனாலத Online class கொண்டுவந்தாங்க. Online class கொண்டு வரும்போது உடனே எல்லாரும் Phone வேனும்ன்னு குழந்தைகள் சண்டை போட்டாங்க, Phone வாங்கி குடுத்து அவங்களுக்கு பண்ணவும் அடுத்த அவங்க Phone லயே Twenty four hours time spend பண்ணுவாங்க படிக்கிற Time போக, மீதியுள்ள Time அந்த Phone நேரத்தை ஒதுக்குனாங்க அந்த மாதிரி இது வந்து நம்ம Lockdown எல்லாத்தையும் கெடுத்துச்சுனு சொல்லலாம். ஒவ்வொரு நம்ம சூழ்நிலைகள் மாற மாற நமளோடயா நடைமுறை வாழ்க்கையும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி போச்சு. அந்த மாதிரி இல்லாம ஆ இப்போ வந்து குழந்தைங்க வந்து Phone use பண்றங்க. Use பண்ணிட்டு இப்போ வந்து அவங்களால ம் Normal life வந்த பிறகு கூட பயன்படுத்தாமல் இருக்க முடியல. பயன்படுத்திட்டு இருக்காங்க. Full games ஒவ்வொனும் Installl பண்ணிவச்சு. அவங்க நேரத்த வந்து அதுலயே ஒதுக்குறாங்க. ஆனா அது வந்து அப்டி ஒதுக்குறனால அவங்களோட கண்ணு வந்து சின்ன குழந்தைலேயே அவங்க பாக்குறதுனால அவங்களோட கண் Eye வந்து Dry ஆகுது. அதுனால அவங்களுக்கு வந்து நோய்கள் வருது அதே மாதிரி அவ சின்ன வயசுல கண்ணாடி போட பயன்படுத்துரங்க. இந்த மாதிரி பிரச்சனை லாம் ஒவ்வொரு விஷயமா வர வா வந்துட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாம நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம. ஆ செயல்முறைகளை நடைமுறைப்படுத்தும். ஏன்னா அந்த Time வேற வழி இல்லாம நம்ம வந்து Phone பயன்படுத்த கொடுத்தோம். அந்த மாறி விஷயங்கள்லாம் முடிஞ்சது. கண்டிப்பா வந்து அவங்க இது பண்ணி சொல்லி குடுத்து Teach பண்ணி நல்ல Guide பண்ணனும். ஆனா Lockdown சொல்லும் போது ஊரடங்கு வந்து எவ்வளோதான் நோய் பரவ கூடாது. ஒரு நன்மை விஷயம் இருந்தாலும் நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து Manage பண்ண முடியாத விஷயங்களதா கத்துக்காட்டோம்னு சொல்லலாம்.